ஹோட்டல் ஓபன்ல தான் இருக்குது.

உள்ள நறைய தேவையான சாதனங்கள் இருக்கு.

ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டுருக்காங்க.

ஒரு பத்து ரூபாய்க்குள்ள ஒரு போர்டு வச்சிருக்காங்க.

சீட் போட்டுருக்குது உள்ள லைட்ஸ் எல்ல ஆன்ல இருக்குது.

இடம் பாக்குறது கொஞ்சம் நீட்டாவே வச்சிருக்காங்க லைட்ஸ் எல்லாம் ஆன்ல இருக்குது.

சேர் எல்லா இரும்புல செஞ்சி வெச்சிருக்காங்க.

முடி வெட்றவங்க நெறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க.

நறைய ஹேர்ஸ் டைலரோட போட்டோ வந்து அந்த கண்ணாடில பிரேம்ல ஒட்டிருக்காங்க.

இது கன்னியாகுமரி கடலோடு ஒரு பக்ககோ.

கவர்ல அடுக்கி அடுக்கி வெச்சிருக்காங்க மேல வந்து தொட்டிகள் நெறைய இருக்குது.

பைக் நிக்குது கார் நிக்குது.

அப்புறம் ஒரு செயின் போட்டு இருக்காரு.

வொர்க்அவுட்கான மிஷின் எல்லாம் பக்கத்துல இருக்குது .

ஒரு ஆல் பெர்ஃபார்ம் பனிட்ருக்காங்க நெறைய பேர் கீழே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க.

இது துணி கட இங்க வந்து இன்னர்வெர்லாம் நெறைய வெச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொரு ரேக்ல அடுக்கி வெச்சிருக்காங்க.

ஒரு டேபிள் மேல பச்ச பல் எ பாக்ஸ் ஒன்னு வச்சிருக்காங்க.

ஒரு கார் சர்வீஸ் சென்டர் மாதிரி தெரியுது ரெண்டு கார் நிக்குது ஒயிட் கலர்ல .

தூரத்தில ஒரு கார் வந்து உட்டிருக்காங்க சீட்டு வந்து சீட் போட்டு இந்த இடத்தை அலங்கரிச்சிருக்காங்க.

இது வந்து கோயிலுக்குள்ள எடம் மாதிரி தெரியுது குளங்கள் இருக்கு நறைய படிக்கட்டுகள் இருக்கு.

இது ஒரு கோயில் கோயில் கேட்டு வந்து ஓபன்ல இருக்குது.

நிறைய பெண்கள் கீழ விழுந்து கும்பிட்டு இருக்காங்க பின்னாடி ஒரு ஆண் நிக்கிறாங்க.

பிரவுன் கலர்ல மேல ஷீட்லாம் அமைச்சிருக்காங்க.

மின்ன ஒரு ஒயர் தெரியிது.

இன்னும் எல்லா லைட்ஸ்மே ஆன்ல இருக்குது.

வெளியில ரொம்ப டிராபிக்காவே இருக்குது ரெண்டு பேர் பைக்ல போயிட்ருக்காங்க.

ரெண்டு பேரும் போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க.

பெரிய மீன் இருக்குது சின்ன மீனெல்லா இருக்குது ஒரு மூணு பேர் வந்து அந்த மீனெ ஒரு பாக்ஸ் வச்சு அடச்சிடிருக்காங்க.